சி ல் முதல் புரோகிராம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு

ப்ராம்ப்ட் ல் எழுதுக கெடிட் ஸ்பேஸ் டால்க் டாட் சி ஸ்பேஸ் ப்ராம்ப்ட் லிருந்து வெளியேறவே ஆம்பர்சாண்ட் ஐ பயன்படுத்துகிறோம் அனைத்து சி fileகளும் டாட் சி எக்ஸ்டென்ஷன் ஐ கொண்டிருக்கும் என்பதை கவனிக்கவும் Enter ஐ அழுத்தவும் டெக்ஸ்ட் எடிட்டர் திறந்துள்ளது புரோகிராம் ஐ எழுத ஆரம்பிக்கலாம் எழுதுக டபிள் ஸ்லாஷ் ஸ்பேஸ் மை பிர்ஸ்ட் சி புரோகிராம்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
சிங்கில் லைன் கமெண்ட் எனப்படும்
Enterஐ அழுத்தவும் எழுதுக ஹாஷ் இன்க்ளூடு ஸ்பேஸ் ஓப்பனிங் பிராக்கெட் குளோசிங் பிராக்கெட் முதலில் bracketகளை முடித்து பின் அதனுள் எழுத துவங்குவது நல்ல பழக்கம் இப்போது பிராக்கெட் னுள் எழுதுகstdio டாட் ஹ் stdioஹ் என்பது ஒரு ஹெடர் பைல் ஒரு புரோகிராம்
ஸ்டாண்டார்ட் inputஆட்புட் பங்ஷன் களை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த ஹெடர் பைல் ஐ கொண்டிருக்கும்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
இந்த வரியில் இருந்து இயங்க ஆரம்பிப்பதாக இது சொல்கிறது ஓப்பனிங் பிராக்கெட் மற்றும் குளோசிங் bracketகள்
பேரெந்தசிஸ் எனப்படும்
மெயின் ஐ அடுத்துவரும் பேரெந்தசிஸ்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
அடுத்த ஸ்லைடு க்கு போகலாம்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
Enter ஐ அழுத்துக
எழுதுக ஓப்பனிங் கர்லி பிராக்கெட் ஓப்பனிங் கர்லி பிராக்கெட்
பங்ஷன் மெயின் ன் ஆரம்பத்தைக் குறிக்கிறது
பின் குளோசிங் கர்லி பிராக்கெட் குளோசிங் கர்லி பிராக்கெட்
பங்ஷன் மெயின் ன் முடிவை குறிக்கிறது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
கோடு ஐ படிக்க சுலபமாக்குகிறது பிழைகளை வேகமாக கண்டறியவும் இது உதவுகிறது இங்கே மூன்று ஸ்பேஸ் விடுவோம் எழுதுக பிரின்ட்ஃப் ஓப்பனிங் பிராக்கெட் குளோசிங் பிராக்கெட் பிரின்ட்ஃப்
டெர்மினல் ல் வெளியீட்டை காட்டுவதற்கான ஸ்டாண்டார்ட் சி பங்ஷன்
bracketகளினுள் வித்தின் டபிள் கோட்ஸ் பிரின்ட்ஃப் statement ன் டபிள் quoteகளினுள் இருக்கும் எதுவும் டெர்மினல் ல் காட்டப்படும் எழுதுக டால்க் டோ ஆ டீச்சர் பேக்ஸ்லாஷ் ந் பேக்ஸ்லாஷ் ந் n
புதுவரியைக் குறிக்கிறது இதன்படி பிரின்ட்ஃப் பங்ஷன் இயங்கியபின் கர்சர் புதுவரிக்கு நகர்கிறது ஒவ்வொரு சி statement ம் செமிகோலன் னுடன் முடிய வேண்டும் அதனால் வரி முடிவில் அதை இடவும் செமிகோலன்
ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர் ஆக செயல்படுகிறது
Enter ஐ அழுத்தி மூன்று ஸ்பேஸ் களை விடவும் பின் ரிட்டர்ன் ஸ்பேஸ் 0 மற்றும் ஒரு செமிகோலன் இந்த ஸ்டேட்மெண்ட்
இன்டிஜர் செரோ ஐ திருப்புகிறது பங்ஷன் வகை இன்ட் என்பதால் ஒரு இன்டிஜர் திருப்பப்பட வேண்டும் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்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
பைல் ஐ சேமிக்க சேவ் ஐ சொடுக்கவும் அடிக்கடி பைல் களை சேமிப்பது நல்ல பழக்கம் இது திடீர் மின்வெட்டிலிருந்து பைல் ஐ பாதுகாக்கும் applicationகள் செயலிழந்தால் கூட இது பயனுள்ளதாக இருக்கும் டெர்மினல் க்கு திரும்பி புரோகிராம் ஐ கம்பைல் செய்யலாம்
எழுதுக ஜிசிசி ஸ்பேஸ் talkசி ஸ்பேஸ் ஹைபன் o ஸ்பேஸ் மையூட்புட் ஜிசிசி என்பது கம்பைலர் talkசி என்பது பைல்நேம்
o மையூட்புட் என்பது
மையூட்புட் பைல் க்கு எக்ஸிகியூட்டபிள் செல்லவேண்டும் என்கிறது Enter ஐ அழுத்துக புரோகிராம்
கம்பைல் செய்யப்பட்டதை பார்க்கிறோம் எல்எஸ் lrt என எழுதி உருவாக்கப்பட்ட மையூட்புட்
கடைசி பைல் என பார்க்கிறோம் புரோகிராம் ஐ இயக்க டாட் ஸ்லாஷ் மையூட்புட் என எழுதி Enter செய்க டால்க் டோ ஆ டீச்சர் என வெளியீடு காட்டப்படுகிறது முன்னர் சொன்னது போல ரிட்டர்ன் தான் இயக்கப்பட வேண்டிய கடைசி ஸ்டேட்மெண்ட்
ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் க்கு பின் ஏதும் இயக்கப்படமாட்டாது
இதை முயற்சிப்போம் நம் புரோகிராம் க்கு திரும்புவோம்
ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் க்கு பின் மற்றொரு பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ சேர்ப்போம்
எழுதுக printfவெல்கம் ந் சேவ் ஐ சொடுக்கவும்
கம்பைல் செய்து இயக்க டெர்மினல் க்கு திரும்புவோம்
மேல் அம்புக்குறி விசை மூலம் முன் எழுதிய கமாண்ட் களை அழைக்கலாம் அதைதான் இப்போது செய்தேன் இரண்டாம் ஸ்டேட்மெண்ட் வெல்கம் இயக்கப்படவில்லை என்பதைப் பார்க்கிறோம் புரோகிராம் க்கு திரும்புவோம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் க்கு மேலே வெல்கம் ஸ்டேட்மெண்ட் ஐ எழுதுவோம் சேவ் ஐ சொடுக்குவோம்
கம்பைல் செய்து இயக்குவோம் இரண்டாம் பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் வெல்கம் உம் இயக்கப்பட்டதைக் காண்கிறோம் குறுக்கே வரும் சில பொதுவான பிழைகளைப் பார்க்கலாம்
புரோகிராம் க்கு திரும்புவோம்
stdioஹ் ல் டாட் இடாமல் சேமிக்கிறேன் எனில் கம்பைல் செய்து இயக்குவோம்
talkசி பைல் ல் வரி 2 ல் பட்டால் எர்ரர் ஐ பார்க்கிறோம்
கம்பைலர் ஆல் ஸ்டிடியோ என்ற பெயரில் ஹெடர் பைல் ஐ கண்டறிய முடியவில்லை என்பதால் அது போன்ற பைல் அல்லது டைரக்டரி இல்லையென பிழையைக் கொடுக்கிறது கம்பைலேஷன் உம் முடிக்கப்படுகிறது
அந்த பிழையை சரிசெய்ய புரோகிராம் க்கு திரும்பி டாட்
ஐ இட்டு சேவ் ஐ சொடுக்குவோம் கம்பைல் செய்து இயக்குவோம்
ஆம் வேலைசெய்கிறது மற்றொரு பொதுவான பிழையைக் காட்டுகிறேன் புரோகிராம் க்கு திரும்புவோம்
வரியின் முடிவில் செமிகோலன் ஐ இட மறக்கிறேன் எனில் சேவ் ஐ சொடுக்கவும்
கம்பைல் செய்து இயக்குவோம் talkசி பைல் ல் வரி 6 ல் ஒரு பிழை இருப்பதைப் பார்க்கிறோம்
அது பிரின்ட்ஃப் க்கு முன் செமிகோலன் ஐ எதிர்பார்க்கிறது
புரோகிராம் க்கு திரும்புவோம்
முன்னர் சொன்னது போல செமிகோலன்
ஸ்டேட்மெண்ட் டெர்மினேட்டர் ஆக செயல்படுகிறது அதனால் அது செமிகோலன் ஐ வரி 5 ன் முடிவிலும் வரி 6 ன் ஆரம்பத்திலும் தேடும் இது வரி 6 இதுதான் செமிகோலன் ஐ இட வேண்டிய கடைசி இடம் கம்பைலர் உம் வரி 6 ல் பிழை செய்தி கொடுப்பதை நினைவுகூறுவோம் செமிகோலன் ஐ இங்கே இட்டு நடப்பதைக் காண்போம் சேவ் ஐ சொடுக்கவும்
கம்பைல் செய்து இயக்குவோம்
ஆம் வேலைசெய்கிறது புரோகிராம் க்கு திரும்புவோம்
இந்த வரியின் கடைசியில் செமிகோலன் ஐ இடுவோம் வரியின் கடைசியில் செமிகோலன் ஐ இடுவது வழக்கமான நடைமுறையாகும்
சேவ் ஐ சொடுக்கவும்
001049 001048 கம்பைல் செய்து இயக்குவோம்
ஆம் வேலைசெய்கிறது slideகளுக்கு திரும்புவோம்
இப்போது பயிற்சி வெல்கம் டோ தே வர்ல்ட் ஒஃப் சி என பிரின்ட் செய்ய ஒரு புரோகிராம் எழுதுக பிரின்ட்ஃப் ஸ்டேட்மெண்ட் ல் n சேர்க்கவில்லையெனில் நடப்பதை காண்க
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது இந்த தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது httpspokentutorialorgWhat is a Spoken Tutorial இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் அறிய மெயில் எழுதவும்